க்டர்ட்டில் ல் TurtleScriptக்கான இலக்கணம் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்க போவது டர்ட்டில் scriptக்கான இலக்கணம் மற்றும் if எல்சே கண்டிஷன் இந்த டுடோரியலைப் பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் ஒஸ் பதிப்பு 1204
க்டர்ட்டில் பதிப்பு 081 பெட்டா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
டாஷ் homeல் சொடுக்கவும்
சியர்ச் பார் ல் டைப் செய்க க்டர்ட்டில்
க்டர்ட்டில் இக்கான் மீது சொடுக்கவும்
டெர்மினல் ஐ பயன்படுத்தியும் நாம் க்டர்ட்டில் ஐ திறக்கலாம் டெர்மினல் ஐ திறக்க CTRLALTT ஐ ஒருசேர அழுத்துக
க்டர்ட்டில் அப்ளிகேஷன் ஐ திறக்க க்டர்ட்டில் என டைப் செய்து enter ஐ அழுத்துக
முதலில் டர்ட்டில்ஸ்கிரிப்ட் ஐ காண்போம் TurtleScriptஎன்பது ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் இது வெவ்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படும் பல வகை வார்த்தைகள் மற்றும் குறியீடுகளைக் கொண்டுள்ளது இது டர்ட்டில் க்கு செய்யவேண்டியதற்கு வழிகாட்டுகிறது க்டர்ட்டில் ல் TurtleScriptக்கான இலக்கணத்தில் பின்வருவன அடங்கும் Commentகள் Commandகள் எண்கள் Stringகள் Variableகள் மற்றும் பூலியன் மதிப்புகள் இப்போது எங்கே எண்களை சோதிக்க வேண்டும் என காண்போம் எண்களை சேமிக்கக்கூடியவை
கணித operatorகள் ஒப்புமை operatorகள் மற்றும் Variableகள் தெளிவான பார்வைக்கு புரோகிராம் ஐ பெரிதாக்குகிறேன்
முதலில் variableகளை காண்போம்
குறியுடன் ஆரம்பிக்கும் வார்த்தைகள் Variableகள் எனப்படும் உதாரணமாக a
Variableகள் ஊதா நிறத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகிறது
அசைன்மென்ட் எக்குவல் டோ ஐ பயன்படுத்தி ஒரு வேரியபிள் க்கு அதன் உள்ளடக்கம் கொடுக்கப்படுகிறது
Variableகள் எண்களையும் கொண்டிருக்கலாம் a100
stringகளையும் ahello அல்லது பூலியன் மதிப்புகள் அதாவது ட்ரூ அல்லது பால்சே atrue புரோகிராம் இயக்கத்தை முடிக்காத வரை அல்லது வேறுஎதாவதற்கு மீண்டும் அசைன் செய்யப்படாத வரை வேரியபிள் உள்ளடக்கத்தை வைத்திருக்கும்
உதாரணமாக இந்த கோடு ஐ எடுத்துக்கொள்க
டைப் செய்வோம்a 2004 b 25 பிரின்ட் a b வேரியபிள் ஆ க்கு ஒரு மதிப்பு 2004 அசைன் செய்யப்படுகிறது வேரியபிள் ப் க்கு ஒரு மதிப்பு 25 அசைன் செய்யப்படுகிறது பிரின்ட் கமாண்ட் டர்ட்டில் ஐ கேன்வாஸ் ல் ஏதேனும் எழுதுவதற்கு கட்டளையிடுகிறது
பிரின்ட் கமாண்ட் எண்கள் மற்றும் stringகளை உள்ளீடாக எடுக்கிறது
பிரின்ட் a b இரு மதிப்புகளைச் சேர்த்து அவற்றை கேன்வாஸ் ல் காட்ட டர்ட்டில் க்கு கட்டளையிடுகிறது
குறைந்த வேகத்தில் கோடு ஐ இயக்குவோம்
மதிப்பு 2029 கேன்வாஸ் ல் காட்டப்படுகிறது அடுத்து கணித Operatorகளை காண்போம்
கணித operatorகளாவன கூட்டல் கழித்தல் பெருக்கல் மற்றும் வகுத்தல் எடிட்டர் ல் இருந்து நடப்பு கோடு ஐ துடைக்கிறேன்
டைப் செய்க கிளியர்
பின் கேன்வாஸ் ஐ துடைக்க ரன் ஐ சொடுக்குக நான் டெக்ஸ்ட் எடிட்டர் ல் ஏற்கனவே ஒரு புரோகிராம் ஐ வைத்துள்ளேன்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
மதிப்பு 11 வேரியபிள் add க்கு அசைன் செய்யப்படுகிறது மதிப்பு 20 5 வேரியபிள் subtract க்கு அசைன் செய்யப்படுகிறது மதிப்பு 15 2 வேரியபிள் multiply க்கு அசைன் செய்யப்படுகிறது 3030 வேரியபிள் divide க்கு அசைன் செய்யப்படுகிறது கோ 1010 கேன்வாஸ் ன் இடப்பக்கத்திற்கு 10 pixelகளும் கேன்வாஸ் ன் மேலிருந்து 10 pixelகளும் நகர டர்ட்டில் க்கு கட்டளையிடுகிறது பிரின்ட் கமாண்ட்
கேன்வாஸ் ல் வேரிபிள் ஐ காட்டுகிறது டெக்ஸ்ட் எடிட்டர் ல் இருந்து கோடு ஐ பிரதி எடுத்து க்டர்ட்டில் எடிட்டர் இனுள் ஒட்டுகிறேன்
டுடோரியலை இடைநிறுத்தி புரோகிராம் ஐ க்டர்ட்டில் எடிட்டர் இனுள் டைப் செய்க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
எடிட்டர் ல் முன்னிலைப்படுத்தப்படுகிறது
கேன்வாஸ் ல் குறிப்பிட்ட நிலைகளில் டர்ட்டில் மதிப்புகளை காட்டுகிறது ஒப்புமை ஆப்பரேட்டர் ஐ பயன்படுத்துவதற்கான ஒரு எளிய உதாரணத்தைக் காண்போம்
எடிட்டர் ல் இருந்து நடப்பு கோடு ஐ துடைக்கிறேன்
கிளியர் commandஐ டைப் செய்து கேன்வாஸ் ஐ துடைக்க ரன் மீது சொடுக்குக தெளிவாக காண புரோகிராம் ஐ பெரிதாக்குகிறேன் டைப் செய்வோம் answer 10 3 பிரின்ட் answer இங்கே கிரீட்டர் தன் ஆப்பரேட்டர் உடன் 10 ஆனது 3 க்கு ஒப்பிடப்படுகிறது
ஒப்புமையின் வெளியீடான பூலியன் மதிப்பு ட்ரூ
வேரியபிள் answer ல் சேமிக்கப்படுகிறது பின் ட்ரூ மதிப்பு கேன்வாஸ் ல் காட்டப்படுகிறது
இப்போது கோடு ஐ இயக்குவோம் பூலியன் மதிப்பு ட்ரூ ஐ டர்ட்டில்
கேன்வாஸ் ல் காட்டுகிறது
இப்போது இந்த applicationல் Stringகள் எவ்வாறு வேலை செய்கிறது என காண்போம் - எண்கள் போலவே Stringகளும் variableகளில் வைக்கப்படுகிறது Stringகளை கணித அல்லது ஒப்புமை operatorகளில் பயன்படுத்த முடியாது Stringகள் சிவப்பு நிறத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன இரட்டை மேற்கோள்களில் இருக்கும் ஒரு வரியை ஸ்ட்ரிங் ஆக க்டர்ட்டில் அடையாளம் காண்கிறது எடிட்டர் ல் இருந்து நடப்பு கோடு ஐ துடைக்கிறேன்
கிளியர் கமாண்ட் ஐ டைப் செய்து கேன்வாஸ் ஐ துடைக்க ரன் ஐ சொடுக்கவும் இப்போது பூலியன் மதிப்புகள் பற்றி விளக்குகிறேன்
இரண்டு பூலியன் மதிப்புகள் உள்ளன ட்ரூ மற்றும் பால்சே
உதாரணமாக கோடு ஐ டைப் செய்வும் answer 75 பிரின்ட் answer வேரியபிள் answer க்கு பூலியன் மதிப்பு பால்சே அசைன் செய்யப்படுகிறது
ஏனெனில் 7
5 ஐ விட பெரியது இப்போது கோடு ஐ இயக்குவோம் பூலியன் மதிப்பு பால்சே ஐ டர்ட்டில் கேன்வாஸ் ல் காட்டுகிறது
அடுத்து இப்போது if எல்சே கண்டிட்டன் பற்றி கற்போம்
பூலியன் மதிப்பு ட்ரூ ஆக இருந்தால் மட்டுமே ஐஎஃப் கண்டிஷன் இயக்கப்படுகிறது ஐஎஃப் கண்டிஷன் பால்சே ஆக இருந்தால் மட்டுமே எல்சே கண்டிஷன் இயக்கப்படுகிறது
எடிட்டர் ல் இருந்து நடப்பு கோடு துடைக்க கிளியர் கமாண்ட் ஐ டைப் செய்து ரன் ஐ சொடுக்கவும் நான் ஏற்கனவே ஒரு டெக்ஸ்ட் பைல் ல் கோடு ஐ கொண்டுள்ளேன்
இந்த கோடு எண்கள் 4 5 மற்றும் 6 ஐ ஒப்பிட்டு அதற்கேற்ற விடையை கேன்வாஸ் ல் காட்டுகிறது
கோடு ஐ டெக்ஸ்ட் editorல் இருந்து பிரதி எடுத்து க்டர்ட்டில் எடிட்டர் ல் ஒட்டுகிறேன்
டுடோரியலை இடைநிறுத்து க்டர்ட்டில் எடிட்டர் இனுள் உங்கள் புரோகிராம் ஐ டைப் செய்யவும்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
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
சுருங்க சொல்ல
இந்த டுடோரியலில் நாம் கற்றது டர்ட்டில் ஸ்கிரிப்ட் ன் இலக்கணம் மற்றும் if எல்சே கண்டிஷன் இப்போது பயிற்சி
ஐஎஃப் எல்சே கண்டிஷன் கணித மற்றும் ஒப்புமை operatorகளை பயன்படுத்தி ஒரு சமன்பாட்டை தீர்த்து பிரின்ட் மற்றும் கோ commandகளை பயன்படுத்தி விடைகளை காட்டவும்
இந்த பயிற்சியைத் தீர்க்க ஏதேனும் நான்கு எண்களை தேர்ந்தெடுக்கவும் அவற்றை இரு தொகுதிகளாக்கி இரண்டையும் தனித்தனியே பெருக்கவும் ஒப்புமை operatorகளை பயன்படுத்தி விடைகளை ஒப்பிடவும் இரு விடைகளையும் காட்டவும் பெரிய விடையை கேன்வாஸ் ன் மத்தியில் காட்டவும் நீங்கள் விரும்பும் எந்த சமன்பாட்டையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம்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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்